எனக்கு பொறாமையெல்லாம் இல்லை. actually அம்மா வந்து, கொஞ்சம் முன்னாடில இருந்தே stamina வாதான் இருப்பாங்க. இப்போ, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு, அப்படி இப்படின்னு, திரிஞ்சுதான் முடியலை. so அவங்களுக்கு என்ன அப்படின்னாக்கா, will power உடம்புல இல்லைனாலுமே நமக்கு முடியலை, அப்படின்னாலுமே, நமக்கு கொஞ்சம், இது பண்ணணும் routine ஆ இருக்கணும், hospital ல இருந்தாலுமே, காலையில சீக்கிரம் எழுந்திரிக்கணும், வைக்கணும், அப்படிங்கிற மாதிரி mindset ல வண்டாங்க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

ஆஹ் நீ ஒருத்தங்களை, ரொம்ப நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா, அவங்கிட்ட என்ன கேட்ப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 ஆஹ் இப்போ, நீ நல்லா இருக்கீங்களான்னு, எத வச்சு கேக்குற உங்க உருவத்தை வச்சு கேக்குறியா இல்லை, அவங்க என்ன நல்லா இல்லைன்னு, நீங்க என்னத்த முடிவு பண்ற இல்லை, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நம்ம வந்து, எப்படி கேட்கிறோம் அப்ப, நான் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கிறோம். okay வா ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கிறப்போ, எப்படி வேணாலும் இருக்கலாம். அவங்களுக்கு, இன்னும் பிரச்சனையா இருக்கலாம். இல்லை, அவங்க life ல வந்து, better ஆன ஒரு நிலைமைக்கு வரலாம் நம்ம நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறப்போ, அவங்க திருப்பி, நமக்கு ஒரு பதில் சொல்லணும். ஏதோ இருக்கே, அப்படின்னு சொல்றப்போ, செம்மையா, அந்த தலைவன் எங்கேயோ, அடி வாங்கிட்டு உட்கார்ந்திருக்கான். ஆஹ் அப்படின்றது வந்து, தெரிஞ்சிரும். okay எனக்கு என்னப்பா super ஆ இருக்கேன் இதுல, நிறைய பேர், பொய் சொல்லுவாங்களா இப்போ, நல்லா இருக்கியான்னு, அப்போ, நான் உன்கிட்ட, கேட்கிறேன்னு வச்சுக்கயேன் ஆஹ் ஆஹ் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க அப்படி கேட்டு முடிச்சிருவோம்மா. ஆனா, உண்மையா நமக்குத்தான் தெரியும். நல்லா இருக்கோமா, இல்லையான்னுட்டு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

ஆமா, ஆமா நம்ம ஒருத்தவங்களுக்கு வந்து, இந்த மாதிரி கேள்வி, நீங்க வேணா கேட்டுப் பாருங்க நிறைய பேர், நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன். சில பேர், அப்படியே, அஞ்சு நிமிஷம், பொம்மை மாதிரி நிப்பாங்க. ஒரு வடிவேலு படத்துல ஹம் அந்த bus க்குள்ள, பாம்பு வந்ததுக்கப்புறம், driver உட்கார்ந்திருப்பாரு, தெரியுமா back portion ல

அந்த மாரி, இப்படி நின்னுப்பாங்க பேண்ட்டு அவர் கிட்ட அவங்க வந்து, அவங்களோட மனசோர்வை share பண்ணுவாங்க. அது கேட்கறதுக்காக, நம்ம அதை கேட்கலை. But அவங்க மனசுக்குள்ள இருக்கறது, மத்தவங்ககிட்ட share பண்ணும்போது, அப்படியே, அந்த, அதோட feel கம்மியான மாரி இருக்கும் ஆமா, கண்டிப்பா நம்ம ஒரு side ல வந்து, ஒரு கதை சொல்லுவோமா

நம்ம side ல இருந்து ஒரு story சொல்லுவோமா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

நீங்க எப்படி நாங்க எல்லாத்துலயுமே weak தான்

நீ நல்லா சாப்டுவிய நல்லா gym க்கு எல்லாம் போயிட்டு இருக்குயா எதுவுமே பண்றதே இல்லை. அதாவது நம்ம, இப்படித்தான் நமக்கு கவலை கவலைன்னு நினைச்சு நம்ம வந்து~ நம்ம வந்து, உடம்பையும், மனசையும் வந்து, fit ஆ வைக்கிறதே இல்லை. எனக்கே தெரியும். actually இப்ப நீயும், நானும் பேசும்போதே நான் நிறைய positive ஆன விஷயத்த உன்கிட்ட சொல்லி இருப்பேன்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

கண்டிப்பா கேட்டுட்டு தானே இருக்கேன் சொல்லு

நீ எதுக்க ஓடணும் உனக்கு தெரிஞ்சிட்டு தான் ஓடுறியா சத்தியமா தெரியல எனக்கு நான் வந்து நினைக்கிறன் ஏதோ ஆஹ் எப்படி சொல்றது இத பண்ணி முடிச்சா

destiny fix பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு thought ஆனா நான் எனக்கு அப்பதான் தெரியும். நான் அந்த ஒரு விஷயத்துக்காக என் destiny அ, நான் ஓடி முடிச்சதுக்கப்புறம் அப்பாடா நான் நிக்க முடியாது. எனக்கு, அடுத்த commitments வந்துரும். நான், அடுத்த destiny அ face பண்ணி நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரியவே இல்ல. அப்ப நம்மளோட destiny ங்கிறது வந்து, நம்ம life time ல ஏதோ ஒரு எப்படி சொல்றது ஆஹ் கடைசியா நம்மளோட destiny வந்து, எப்படி தெரியுமா இருக்கும் நமக்கு age ஆயி நம்ம படுத்த படுக்கையா இருக்கிறப்போ இல்லை வந்து படுத்த படுக்கையா இல்லைன்னு ஏதோ, normal ஆ இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து, அந்த ஒருவேளை சாப்பிட, சாப்பிடுறதுக்கு, அவ்வளவு கஷ்டமா இருக்கும் so நம்ம எந்திரிச்சு உட்கார்ந்து அதை சாப்பிட்டு முடிக்கிற, அந்த நேரம் வந்து எனக்கு எப்படி சொல்றதுன்னா காலையில, இந்த சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சுட்டேன் அப்படின்னா, ஏதோ அந்த நேரத்துல என்னோட, ஒரு destiny அ fulfil மாரி, ஒரு feel அந்த அளவுக்கு ஆயிரும். destiny ஒரு endless எனக்கு தெரிஞ்சு, நீ program life க்குள்ள இருக்கியோ program life ஆமா, கண்டிப்பா. program life லதானே ஓடிக்கிட்டு இருக்கோம். காலையிலே எந்திரிக்கிறோம், ஓடுறோம் ஆஹ் வர்றோம்

இல்லையே, கண்டிப்பா சொல்றேன்னா சந்தோஷமா இல்லை. நான் சந்தோஷமா இருக்க, try பண்றேன். நான் சிரிச்சுக்கிறேன் என்னைய சுத்தி யாராவது என்னைய வந்து, ஆஹ் சிரிப்பை மூட்டுனாங்கன்னா, நான் சிரிச்சுக்கிறேன். ஏதாவது சின்ன வார்த்தையால, அவங்க என்னை பேசிட்டாலுமே நான் பயங்கரமா hurt ஆயிடுறேன்

இங்க பாரு. சிரி~சிரிப்பு சிரிக்கிற சந்தோஷம் வேற. சிரிப்புன்றது ஒரு இயல்பு. ஒரு விஷயம் நடக்கும் போது, அது மகிழ்ச்சியை வெளிக்காட்டுற தன்மை கிடையாது

நீ நான் நான் உனக்கு ஒரு tips சொல்லட்டா

நீ இது, நான் அதெல்லாம் சொல்றதுனால, என்னை வந்து, நீ பெரிய குருவா எல்லாம் நினைச்சிடக் கூடாது அடி பட்டதுனால இது எல்லாம் சொல்ற okay வா அப்படி எல்லாம் இல்லை. என்னை சொல்லணும். நீ குருன்னு சொல்லணும் அப்படித்தானே, குருன்னுதானே சொல்லிருவோம். இப்ப என்ன துரைன்ற பேரை மாத்திட்டு, குருன்னு வச்சிருவான். okay okay okay ஆஎதுவுமே ரொம்ப mind ல போட்டு வச்சுக்காதே. எதுவுமே எதுவுமே, நீ நல்லா இப்ப பேசிட்டு இருக்கும்போது, டப்புன்னு கண்ணை மூடியேன்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

அஹ் அதான் life ஒண்ணுமே இல்லை எல்லாமே சும்மா. நம்ம இந்த game அ, சும்மா jolly ஆ விளையாட வந்திருக்கோம். jolly ஆ play பண்ணலாம் நீ serious ஆ பண்ணாலும் விளையாடத்தான் போற. jolly ஆ பண்ணாலும், விளையாடதான் போற. but ஏதோ ஒரு goal நோக்கிதான் போகப்போறோம் எதுக்கு நம்ம ஓடுறோம் ஹம் சந்தோஷமா இருக்கோமாஉன்கிட்ட நீயே கேள்வி கேளுயே உனக்கு என்ன வேணும் உன்னோட best friend இந்த உலகத்துல யார் இருப்பா தெரியல, நான் மட்டும்தான்

ஆமா எனக்குத்தான் தெரியும் நான் வந்து, தப்பு பண்ணாலும், எனக்கு மட்டும்தான் full fill ஆ தெரியும். நான் சந்தோஷமா இருந்தாலும், எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கேன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும் ஆமா அஹ் நீ ஓடு, நல்லா சம்பாரி, சந்தோஷமா சம்பாரி. ஏய், நான் jolly யா சம்பாதிக்கிறேண்டா, சம்பாரி இல்லைடா, இது complete பண்ணின்னா, என்னை கிழிச்சிடுவாங்கடா அவ்வளவுதாண்டா, pressure வரும்டா meeting வைப்பாங்கடா. அப்படி பண்ணாத அந்த ஆயிரம் ரூபாய் நீ அந்த செலவழிக்கும்போது உனக்கு அது ஆயிரம் ரூபாய் போச்சேன்னு சொல்லி இருக்கக் கூடாது. அந்த அந்த ஆயிரம் ரூபாய்ல இவனுக்கு என்ன சந்தோஷம் கிடைச்சுச்சுன்னுதான் பார்க்கணும். நீ எங்க போன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 கண்டிப்பா இருக்கும். அது நம்ம ஓடணுங்கிறது மட்டும்தான் இருக்கும்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 பயங்கர cinematic ஆ இருக்கு

இல்லை, உண்மை அதுதான். நம்ம இது எல்லாமே வந்து, அந்த பணத்துக்கு, அது just paper பணம் தேவைதான், life ல எல்லாருக்குமே தேவைதான். ஆனா, அது மட்டுமே கிடையாது. எவ்வளவு நல்ல மனுஷங்க இருக்காங்க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 யாருமே, worry பண்ணிக்காத யாரு மேலயுமே கோவப்படாத. அவங்க, அவங்களா இருக்க விடு. தியா தியாவே தானே இருக்காங்க. எப்போ தெரியுமா நமக்கு கஷ்டம் வரும், ஏன்டா நம்மள ஒருத்தங்க புரிஞ்சிக்கணும் சொல்ல, ஏன் புரிஞ்சுக்கணும் அவன் முதல்ல அவன் அவன் இயல்புல இருக்கான். நம்ம நம்ம இயல்புல இருக்கோம் அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அடுத்தவங்க மேல கோவமும் வராது. நம்ம tension னும் ஆக்க மாட்டோம். நமக்கு ஒரு விஷயம் பிடிக்காம போகும்போதுதான், அந்த மேல கோவமே வரும். ஏன் அது அவங்க பண்ணல so அவங்க, அவங்களை இயல்புலயே இருக்க விட்டுறுங்க. நாய்க்கு குறைக்கத் தெரியும் அதுக்கு வந்து, விசுவாசமா இருக்கணுன்னா அதோட இயல்பு அதுட்ட போயி, நீ காலனி good morning ஏன் சொல்லல அப்படீன்னு போய் அடிச்சா அது முழிக்கும் கண்டிப்பா ஒரு hundred percentage இது வந்து ஒரு, necessary யான விஷயம்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றது எனக்கு தெரிஞ்சு. ஆமால்ல அவங்க போக்குல, அவங்களை இருக்க விட்டுட்டோம் அப்படின்னா அதாவது, அதே மாதிரிதான் எப்படி வந்து, அவங்க character அ நான் பார்க்கிறப்போ அது நான் feel பண்றேனோ அதே மாதிரிதான, என்னையும் அவங்க feel பண்ணிடுவாங்க ஒரு நிமிஷம். அது தப்புதானே ஆமாநான் ஒரு example க்கு சொல்றேன். இன்னைக்கு காலையில நீ என்ன சாப்பிட்ட என்ன சாப்பிட்டேன் ஆஹ் இட்லி சாப்பிட்டேன்

எதுல சொல்றேன் breakfast dinner என்ன வேணாலும் வச்சுக்கோ but அதா சாப்பிட பிரிச்சி எடுத்துடுவேன் டா

ஆஹ் எப்ப சாப்பிட்ட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 எப்படியும் ஒரு ஆஹ் one month இருக்கும்னு நினைக்கிறேன். one month before இங்க சாப்பிட்டு இருக்கேன்

I think so அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை, அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டு இருக்கேன்னா எனக்கு strike ஆகலை okay okay okay okay இப்போ, நீ உட்கார்ந்து இருக்குற இடத்துல, okay வா ஒரு வாழை இலையை போட்டு, தண்ணி தெளிச்சு, okay சுடச்சுட பிரியாணியை உடைச்சு வச்சு, சில்லி சிக்கனை வச்சு கொஞ்சோண்டு onion பச்சடி வச்சு கத்திரிக்காய் ரைத்தா வச்சு, okay வா அப்படியே நீ பார்க்கும் போது, மேலே இருந்து புகையா போயி

இப்போ சாப்பிடு போது, உன் நாக்குல அப்படியே ஊறி, அந்த கற்பனைக்கு போயிருப்ப இல்லை வேற level ஆ இருக்கு போகலையா இல்லையா போயிட்டேன். actually எனக்கு normalலாவே, நான் ஒரு விஷயத்தைப் பத்தி பேசுறப்ப imagine பண்ணிப்பேன். இப்ப நீயும், நானும் பேசிட்டு இருக்கோம். நீ அங்க என்ன மாரி, surrounding ல பேசிட்டு இருக்க எப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ சொல்ற எல்லா விஷயமுமே இப்ப நீ first first பேச ஆரம்பிக்கும் போது சொன்ன பக்கத்துக்கு வீட்டு காரங்களுக்கு முடியலை. blood vomit வருது. நான் வந்து, hospital ல இருக்கேன், அப்படின்னு சொன்னேன். நான், அது எல்லாத்தையுமே, என்னோட கற்பனைக்கு, நான் கொண்டு வந்துட்டேன் so உன்கிட்ட பேச ஆரம்பிச்சதுல இருந்து, இப்ப வரைக்கும் நீ பேசிட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையுமே, even நடுவிலே அந்த அந்த சித்தர் story எல்லாமே நான் வந்து, ஒரு கற்பனைக்குள்ளே வந்துட்டேன்

life ல நமக்கு புடிச்ச விஷயம், நான் பக்கத்துலதான் இருக்கும். அது நம்ம யாருமே பார்க்கிறதே இல்லை. அது ரொம்ப தூரமா இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கோம். ரொம்ப பக்கத்துல. நம்ம தேடிட்டு இருக்கிற விஷயம், நம்ம பக்கத்துலயே இருக்கோம் ஆனா, நம்ம அதை பாக்க மாட்டோம்ங்க. இப்படி எல்லாம் போய் அலைஞ்சிட்டு புத்தர் போதி தர்மர் ஆனதுக்கு அப்புறம், திரும்பி பார்க்கும் போது, போய் நீங்கதான் இருந்தியா அப்படின்ற மாதிரிதான் life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 okay okay நான் என்னனு பாத்துட்டு சொல்றேன்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

okay okay okay Okay fine fine டா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

sir எனக்கு ஒரு loan home loan ஒன்னு வந்துட்டு apply பண்ணனும் sir

ஆஹ் சொல்லு சொல்லுங்க sir. உங்க voice கொஞ்சம் break ஆயிடிச்சு நடுவுல இல்ல sir நா work பண்ணிட்டிருக்கேன் sir. ஆஹ் okay sir explain பண்ணுங்க. எனக்கு ஒரு thirty lakhs க்குள்ள பாருங்க sir.

ஓ ஆஹ் அது okay தான் sir அது okay

என்ன sir note பண்ணிக்கிறேன் sir. கொஞ்சம் சொல்லுங்க மறுபடியும். ஆஹ் சொல்லுங்க sir passport size ரெண்டு ஆஹ் okay sir

xerox sir இல்ல original proof வேணுமா sir? ஆஹ் okay sir ஆஹ் okay sir வேற என்ன proof

இப்போ nominee ரெண்டு பேர் இருக்காங்கனா அவங்களோட proof எதாவது வேணுமா sir? ஓ okay sir. இப்போ வந்துட்டு என் husbnd மட்டும்தா nominee யா போட முடியுமா sir?

சரி sir okay sir அவங்க proof ல aadhar card ம் வேற என்ன sir கேட்டீங்க?

bike என்னோட brother ஒருத்தர் இருக்காங்க sir

ஆஹ் okay sir அந்த loan வந்துட்டு நா என் brother ட்ட confirm பண்ணிட்டு நா கேட்டுட்டு சொல்றேன் sir. ஆஹ் எனக்கு ஒரு ஒரு thirty years ஆ twenty-five ல இருந்து thirty years க்குள்ள போட்டு ஆஹ் போட்டுக்கனும் sir.

ஆஹ் monthly salary யா sir நா வந்துட்டு ஒரு fifty thousand வாங்கிட்டிருக்கேன் sir.

அது ஒன்னும் பிரச்சினை இல்ல sir. இப்போ ஒருவேள எங்களால EMI வந்துட்டு நீங்க கொடுக்கற date க்குள்ள கட்ட முடியலனா கொஞ்சம time date வந்து extend பண்ணிக்குவீங்களா இல்ல கொடுக்கற time க்குள்ள correct ஆ கட்டிரனுமா sir?

ஆஹ் ஓ okay sir.

ஆஹ் okay sir number சொல்லுங்க sir. நா note பண்ணிக்கறேன். ஆஹ் சொல்லுங்க sir nine eight four eight. two five three two seven one. இது வந்து உங்க personal number ஆ sir? இல்ல உங்க office யே use பண்ற number ஆ sir?

எனக்கு இப்போ வந்துட்டு twenty days க்குள்ள வந்துட்டு கண்டிப்பா loan தேவைப்படுது sir.

இப்போ அதெல்லாம் வந்து நீங்களே check பண்ணிக்குவீங்களா sir?

ஆஹ் okay sir. நா என் husband ட வண்ட்டு discuss பண்ணிட்டு நாங்க உங்க office க்கு வந்து நேர்ல பாக்கறோம். எங்க இருக்குனு சொன்னீங்க? தில்லை நகரா sir?

okay sir and இந்த location மட்டும் இந்த number whatsapp number க்கு கொஞ்சம் location மட்டும் share பண்ணிருங்க sir. நாங்க வந்து evening பாக்கறோம்.

ஓ okay sir okay sir. நா அதையும் கேட்டுட்டு confirm பண்ணிட்டு சொல்றேன் sir.

Hello, hello செல்வா அண்ணா எப்பிடி இருக்கீங் நல்ல இருக்கேன் அண்ணா வீடுலைலம் எப்பிடி இருகாங்க?

உம் okay okay அண்ணா எல்லா எப்போ பாரு chatting தான.

உம் okay அண்ணா okay அண்ண உம் okay அண்ணா பரவால பரவால

உம் ஆமா அண்ணா ஆமா அண்ணா ஆமா அண்ணா.

இல்ல அதை பத்தி கேக்கலாம்னு தன் call பண்ணேன். Mobile mobile வாங்கலாம்னு plan நான் என்னக்கு. அது mobile android mobile வங்கிகாலமா இல்ல normal ல button mobile இருக்கும்ல அதே வைசுகலம்மா basic mobile லே.

ஆமா ஆமா ஆமா அப்போ hacking லம் நடக்காது அந்த மாரி பண்ணிட்டோம் நான்